அ மரத்துக்கு பின்னாடி ஒரு டவர் செல்போன் டவர் இருக்கு.

அ லைட்டிங் பண்ணி இருக்காங்க ஷர்ட் வந்து நீல கலர்ல பண்ணி இருக்காங்க.

எ கிரவுண்டுக்கு வெளில பார்க்கும்போது நீல கலர் டார்க் வால் இருக்கு.

அதுக்கு உள்ள ஒரு சேர் எம்டியா ஒரு சேர் இருக்கு.

ஆ பக்கத்துல ஒரு ஒயிட் கலர்ல ஒரு கவர் ஒன்னு இருக்கு.

இங்க வந்து நிறைய பைக் எல்லாம் நிப்பாட்டி பார்க் பண்ணி வச்சிருக்காங்க.

இது வந்து டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிடல் .

அப்பறோமா அஅ அதுக்கு முன்னாடி ரோட் இருக்கிறதுனால ரெண்டு மூணு பைக் எல்லாம் பார்க்கிங்ல நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க.

நெறைய பெஞ்ச் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க.

ஒரு பெஞ்சுக்கு மேல ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு.

இது பிள்ளைங்களுக்கு ஹாஸ்டல்ல பெட் எல்லாம் நீட்டா வசதியா வச்சியிருக்காங்க இரண்டு பேர் கீழே படுக்கிறது மாதிரி ஒருத்தவங்க மேல படுக்கிர மாதிரி வச்சிருக்காங்க.

ஆ ஃபேன் வசதி எல்லா இருக்குது லைட் வசதிகள் ஆ எல்லாமே நல்ல நீட்டா பண்ணிருக்குறாங்க.

எ பாக்குறதுக்கு பிள்ளைங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கு அந்த மாதிரி பண்ணிருக்காங்க.